அப்படியாப்பா சொல்லுபா என்னப்பா புரியலப்பா அப்படின்னும் ஒன்னு ஒன்னுத்தையும் புரிய வைக்கணும் நம்ம கோவை சரளா அது கோவை சரலா தான் காமெடியா பேசும் காமெடியா இது பண்ணும் ரொம்ப jolly யான type ஆனா அடுத்தவங்கள டக்குன்னு சிரிக்க வச்சிடும் அதுலாம் அதுக்கு ரொம்ப எதையும் தப்பா எடுத்துகாது நானே ஏதாவது சொல்லிட்டு தப்பா எடுத்துகாதப்பான்னா இல்ல இல்ல அப்படிலாம் ஒன்னும் இல்ல அதெல்லாம் ஒன்னு இல்ல பிரச்சனை இல்லை விட்று விட்றுன்னும் அப்ப்டி ஏதாவது பேசிட்டா வீட்டுக்கு போயிட்டு phone அடிக்கும் rராசாத்தி ஒரு பொண்ணு பாருன்ற நீ என்ன பொண்ணு பார்க்காத பிள்லைங்க அந்த அளவுக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு ready ஆகிடாங்களா ஆஹ் பையன் பெருசா இருப்பான் ராசாத்தி என்ன இந்த ஊரு உலகத்துல எல்லாம் பொண்ணு பார்த்து வைக்கிற என் பையனுக்கு நீ பொண்ணு பார்க்க மாட்டேன்றன்னு எங்கிட்ட எவ்ளோ கத்து கத்துனா பொண்ணு பார்க்கணும்னா பார்த்து சொல்லலாம் தான் ஆனா அவங்க கல்யாணம் பண்ற அளவுக்கு பிள்ளைங்க பையன் இருக்கான் இரண்டு பையனும் இருக்ககான் நல்லா வேலைக்கு போய் இது பண்ணிட்டு இருக்கான் வீடு எல்லாம் கட்டி முடிச்சிட்டு தான்பா கல்யாணம் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க வீடு ஒன்னும் சரி இல்லை ஆனா

வீடு கட்டி முடிச்சிட்டு தான்ப்பா நான் எல்லாம் முடிச்சிட்டு தான் நான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி நான் சொன்னேன் பொறுமையா பண்ணுங்கப்பா என்ன ஒன்னும் பிரச்சனை இல்ல

நம்ம இப்போ தேட ஆரம்பிச்சா ஒரு வருஷம் இரண்டு வருஷம் ஒரு வருஷம் என்ன இரண்டு வருஷம் கூட ஆகுது இப்போலாம் இப்போ பொண்ணுங்களே எங்கேயும் சரியா இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல பார்ப்போம் அவங்களுக்கு எப்ப எப்ப அதான் சொல்லுவாங்க இல்லையா மாங்கல்யம் ஏறுவது இறங்குவதும் நம் கையில் கிடையாது கடவளுடைய கையில்னு அந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு அதான் இன்னைக்கு எங்க அக்கா பையன் கல்யாணம் முடிஞ்சி இருக்கும் நேத்து காலையில night டு அவங்க வந்து நம்ம மருவத்தூர் ஓம் சக்தி படி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க நல்லா இருக்கும் photos லாம் அனுப்புறேன் பாருங்க நல்லா பெருசா கோலம் போட்டு color ல இது பண்ணி விளக்குலாம் வச்சி குடுப்பினை இல்ல அது தான் நான் நினைச்சேன் அந்த கலசத்துல அந்த மாங்கல்யத்தை ready பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் அதுல அதை நான் பெருசாகியும் பார்த்தேன் எனக்கு ஆனா அது தெளிவா தெரியல அந்த அந்த மருவத்தூர் படி பருவத்தூர் கோயில்ல கல்யாணம் நடக்கணும்னு கேள்வி பட்டிருக்கேன் நான் பார்த்தது இல்ல ஆனா மருவத்தூர் முறைப்படி ஒரு மண்டபத்துல கல்யாணம் நடக்குன்றத நல்லா கச்சேரிலாம் ready பண்ணி வச்சி ரொம்ப நல்லா அழகா பண்ணியிருந்தாங்க அந்த இதெல்லாம் கலசம் யாகம் நடத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் என் தம்பி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கான் மாப்பிள்ளை ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கு பொண்ணு நல்லா அலங்காரம் பண்ணி அழகா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கு அம்மா ஒரு இடத்துல ஒரு ஒரு சக்திகளும் ஒரு ஒரு இடத்துல உக்கார வச்சி அந்த கலசத்த பண்ணி இருக்காங்க அப்போ அந்த பூஜை பண்ணி அம்மா கிட்ட போசும் போது தான் விளக்கம்மா சொல்லுவாங்க என்ன ஏதுன்னு நான் சொன்னேன் சரி பார்க்கலாம் அப்பறம்மா நமக்கு அந்த குடுப்பினை கிடைக்கலன்னும் போது ரொம்ப என்ன பண்றது எனக்கு இப்போ அடுத்த மாசமும் திருப்பி போக முடியாம போயிடுமோ என்ற இதுல நான் நழுவவிட்டுட்டேன் இல்லன்னா நான் கண்டிப்பா போயிருப்பேன் இந்த மாசமும் போயிட்டு அடுத்த மாசமும் போணும்னா இரண்டு நாள் போயிட்டு வந்திருப்பேன் நீங்க ஒரு நாளைக்காவது போயிட்டு வந்திருக்கலாம் பிள்ளைங்களயும் விட்டுட்டு போக முடியாது பிள்ளைங்கள கூட்டிட்டும் போக முடியாது leave முடியாது இப்போ பெரியவனுக்கு result வரும் அதனாலேயே சரி நான் எதுவுமே பண்ணாம அமைதியா இருந்துட்டேன் விடு பரவால பார்த்துக்கலாம் எது நடந்தாலும் நல்லதுக்கே நினைச்சிட்டு போங்க அப்படிதான் அது தான் எங்க அக்காவும் சொன்னாங்க ஏதோ ஒன்னு உன்ன வந்து cut பண்ணிடுச்சி பரவாயில்ல தடங்கல் பண்ணிடுச்சின்னு நினைச்சிக்கோ நான் சொன்னேன் எதும் கவலை படல பரவாயில்ல எனக்கு தேவை அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நல்ல படியா முடியனும் முடிஞ்சிருச்சுல அது வரைக்கும் சந்தோஷம் அதை என் நம்ம பெருசா இது பண்ணனும் கண்டிப்பா இல்லை நம்ம என அதை வந்து இது பண்ணனும் அந்த பையனுக்கு எழுது மட்டும் அனுப்பிட்டேன் தப்பா நினைக்காதப்பா சித்தி வரணும்னு ரொம்ப ஆசை பட்டேன் சூழ்நிலை எனக்கு வர முடியல நீ எதும் தப்பா நினைச்சிகாம்ம கல்யாண வாழ்க்கையில சந்தோஷமா இரு உன்னோட மனைவியை அழைச்சிட்டு வீட்டுக்கு கண்டிப்பா வரணும் எழுதி அனுப்பினேன் அவன் பார்த்து ஒன்னும் எதுவும் பதில் அனுப்பல கோபமா இருக்கான்னு நினைச்சிகிடேன் சரி வேண்டாம் கோபமா இருக்கும் போது நம்ம பேச வேண்டாம் பொறுமையா இருக்கும் போது சொல்லி புரிய வச்சிக்கலாம் அடுத்த மாசம் போகும் போது

அப்பறோம் காலையில கல்யாணம் முடிஞ்ச உடனே இன்னொரு அக்கா பையன் பொண்ணு மாப்பிளைய video call ல துரந்து காட்டினான் தாலி கட்டுறது தான் பார்க்க முடியலயே அந்த மாங்கல்யத்தை எடுத்து அவன் கட்டும்போது பார்க்க முடியலயேன்னு நினைச்சேன் அது சாய்ந்தரம் அந்த பிள்ளையே தன்னோட mobile status சா வச்சிருந்தா போல அதை பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷம் பட்டேன் கல்யாணம் நல்ல படியா முடிஞ்சு இப்போ இன்னைக்கு டு வேற இடத்துல reception பொண்ணு வீட்டு தரப்பில இன்னைக்கு reception நெய்வேலி நெய்வேலில நெய்வேலில எந்த இடத்துல அதெல்லாம் தெரியல நெய்வேலில எந்த இடம்னு தெரியல போயிருக்கேன் நெய்வேலி போயிருக்கேன் மீனம்பாக்கம் போயிருக்கேன் மந்தாரபாக்கம் போயிருக்கேன் அப்பறோம் என்ன அது தாண்டாங்குப்பம் என்ற இடத்துல போயிருக்கேன் தாண்டாங்குப்பம் என்ற இடத்துல தான் எங்க ஆயா இருந்தது ஆனா அங்க போனா நெய்வேலில தான் ஜாஸ்தி இருப்பாங்க எனக்கு தெரியும் நான் போயிருக்கேன்ல என் friend எல்லாமே அங்க காரங்க தான் நெய்வேலில வந்து அவங்க இருந்திருக்கிறாங்க

இந்த time தான் நான் flight போகணும் நல்ல அதான் இந்த நெய்வேலி NLC quarters இருக்குல quarters நான் அங்கலாம் போயிருக்கேன் என் friends சத்தியானு சத்தியபாமான்னு ஒரு பொண்ணு இருக்கு அங்க என் friend டு அங்க போயிருக்கேன் நானு NLC ல வந்து எங்க அக்கா மாமியார் எல்லாம் இருந்த இடம் நான் அந்த வீட்டுலலாம் போய் ரொம்ப நாள் தங்கி இருக்கேன் சின்ன வயசுல அக்கா மாமியார் எல்லாமே நிறைய பேரு NLC relation னே நிறைய பேரு NLC ல இருக்காங்க இப்போ அந்த பொண்ணும் NLC தான் பொண்ணுக்கு அப்பா கிடையாது அம்மா ஒரு தங்கை ஒரு தம்பி மட்டும் தான் NLC ல work பண்றாங்களா

நல்ல வசதி போல இருக்கு பொண்ணு நல்லபடியா கல்யாணம் பண்ணி இருப்பாங்க அது ஒரு சந்தோஷம் அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சி இன்னைக்கு ஆனா அக்காவுக்கு ஒரு வருத்தம் இருக்கும் தெரியுமா எல்லாருக்குமே இருக்கு அம்மாவுக்குலாம் ரொம்ப இருக்கு அம்மாவுக்கு இன்னொரு அக்காவுக்கு இரண்டு மூணு அக்காலாம் பார்த்து அழுதாங்க video call ல நான் சொன்னேன் அழாதீங்க jolly யா enjoy பண்ணுங்க வாழ்க்கையில எல்லாரும் எல்லா இடத்துலயும் ஒண்ணா நிக்கணும்னு எழுதி இருக்க கூடாது ஏன்னா நம்ம நம்ம எல்லார் கூடையும் நல்லா bold டா நம்ம பேசி சிரிச்சி jolly யா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் நம்ம போக முடியல என்றதுனால நமக்கு வருத்தம் இருக்கும் தான் அதை விட வருத்தம் அவங்களுக்கு இருக்கும்

எங்க அத்தை என்ன சொன்னாங்க நீ இல்லாம இந்த வீடு கலகலன்னு இல்ல அதான் உன்மை அதான் அதை தான் இப்ப நான் சொல்ல வந்தேன் நிறைகுடமா இல்லடி இந்த இடம் அப்படின்னாங்க நான் சொன்னேன் அப்படிலாம் இல்ல அத்தை நான் வரணும்னா வந்திருக்கலாம் ஆனா வந்துட்டு இரண்டிஉ நாளுல திரும்ப வரணும் அது எனக்கு ரொம்ப கஷ்டம் அதனால தான் விட்டுட்டேன் அத்த பரவாயில்லன்னாங்க சரி விடு அது நடந்தாலும் நல்லதுக்கே நீங்க இங்க அழைச்சிட்டு வந்து இரு வாரம் நல்லா சுத்திட்டு நல்லா பண்ண வச்சி அனுப்புங்க ஒன்னும் கேட்டு போகல

எப்படி நடந்தாலும் வர்ற தானே அத்தை போறேன் இதனால என்ன ஆகிடுச்சி அப்படின்னு சரி சரி பரவாயில்ல அப்படின்னாங்க கவலை பட்டுகாதடின்னாங்க கவலை படாம இருக்க மாட்டேன் இருக்கும் கவலை ஆனா அதை வெளிகாட்டிக்காம இருக்கிறேன் அப்படின்ன அம்மா பொண்ணு சொந்த கார பொண்ணா

சொந்தம்னா நம்ம இடத்துல adjust டா அந்த இடத்தையே சேர்ந்த பொண்ணு அந்த ஊரையே சேர்ந்த பொண்ணு அங்கயே இருக்காங்க அங்கயே இருக்காங்க வீடுலாம் அங்க இருக்கு ஆனா அம்மா வந்து NLC ல நெய்வேலி quarters ல இருப்பாங்க சொந்த வீடு இங்க கட்டி எல்லாம் இதா இருக்கு பரவாயில்ல அவங்களுக்கு வந்து ஒரு அந்த பையனுக்கு திருமணம் நடக்கணும்னு வேண்டினோம் அது நல்ல படியா முடிஞ்சிருச்சி அதான் அக்காவோட ஆசை april ல எப்படின்னா முடிச்சிடனும்னு அது படி நல்லா நல்லா grand டா பண்ணி இருக்கிறதா கேள்வி பட்டேன் ஆனா அந்த இடத்துல நம்ம இல்லன்னா எவ்ளோ வருத்தம் தெரியுங்களா எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது நேத்து தம்பி வந்து நல்லா பாட்டு பாடுவானா தம்பி அக்கா பொண்ணுலாம் அந்த கச்சேரில அவனக்ளாம் க பிடிச்சி பாடும்போது எனக்கு கொஞ்சம் வேதனையா இருந்தது நம்மளால அந்த இடத்துல இருக்க முடியலயே

என்னொட இன்னொரு அக்கா பையனுக்கு போய் அங்க நான் தான் எல்லாமே நீன்னு செஞ்சி அந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்தேன் அப்போ எனக்கு அப்பயும் கச்சேரி வச்சிருந்தாங்க ஆனா என்னால பாட முடியல time கிடைக்கல அந்த கச்சேரி குள்ள நூழைந்து போய் நம்மளால பாட என்னால முடியல நான் சொன்னேன் சரி பரவாயில்ல அப்பறோம் பார்த்துக்கலாம் இந்த கச்சேரில இருக்கும் போது நம்மளால போகவே முடியல

முடிஞ்சிருச்சி சந்தோஷம் பொண்ணும் மாப்பிளையும் இனி சந்தோஷமா இருப்பாங்க நாங்க போகல இன்னும் ஒரு அக்கா போகல இன்னும் இரண்டு அக்கா போகல மீதி எல்லாரும் போயிருக்காங்க

இரண்டு அக்கா வந்து ஒரு அக்காக்கும் இந்த அக்காவுக்கும் அந்த அளவுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் அதனால போகல time கிடைக்கல அவனக்ளுக்கு இன்னொரு அக்கா பிள்ளைனக்ளாம் இல்ல அதனால தனியா போக எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு அவங்க போல ஆமா அப்படி இருக்கும் அந்த பிள்ளைங்களாம் அவங்க அத்தையோட கொஞ்சம் picnic மாதிரி வெளிய போயிருக்குங்க அது மாமாவும் கூட போயிட்டாரு அக்கா மட்டும் தான் தனியா இருந்தது கொஞ்சம் அதுக்கு கால் வலி ரொம்ப தூரம் நடக்க முடியாது போல நான் மட்டும் எப்படி போறது கல்யானத்துக்கு அதனால விட்டுற்லாம் அப்படின்னு நான் சொன்னேன் போயிட்டு வான்னா இல்ல என்னால தனிப்பட்ட முறையில bus ஏறி அவ்ளோ தூரம் போயிட்டு வர்ற முடியாது எனக்கு யாராவது கூட ஒரு ஆளு

கால் ரொம்ப நான் சொனேன் பரவாயில்ல விடு ஒன்னும் பிரச்சனை இல்ல போயிட்டு வரட்டும் அதனால் என்ன இருக்கு பார்த்துக்கலாம் அக்காவும் சொல்லிட்டாங்க நீ உடம்ப பாருன்னு சொல்லி தனிபட்டா முறையில் வரவேண்டாம் நீ உடம்ப பாரு கல்யாணம் எப்போ வேணாலும் வந்து பார்த்துக்கோ அவங்க அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குன்னு நினைச்சிட்டு விட்டுற வேண்டிதான் என்ன பண்றது அவ்ளோ தான் அது தான் நான் சொன்னேன் எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் எல்லாமே அமையாது அமையாது இருக்கிறத வச்சி சந்தோஷபட்டு நம்ம பொறுத்துகிட்டு நம்ம போறது ரொம்ப நல்லது இல்ல

நான் அதை தான் சொன்னேன்

நமக்கு தேவை ஒரு பொருள் கியைக்கணும்னா அது கண்டிப்பா கிடைக்கும்

ஆமா நமக்கு அதான் நான் சொல்றேன் நமக்கு எழுதி கிடைக்கணும்னு எழுதி இருந்தா கண்டிப்பா கிடைக்கும் இப்போ நானு வீடு book பண்ணேன்ல அந்த time ல இரண்டு வருஷத்துக்கு முன்ன நான் book பண்ணேன் அந்த வீடு அப்பறோம் பாப்பாவுக்கு உடல் நிலை சரி இல்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் சரி விடு அது என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டு மனசால வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆனா அதை builder கிட்டலாம் நான் சொல்லல நான் என் மனசுகுள்ளயே இருந்துச்சு சரி வேணாம் விட்டுடு அப்படின்னு அப்பறோம் builder எங்ககிட்டா என சொன்னாங்க ஆஹ் நான் வேற யார்கிட்டயாவது நான் கொடுத்திட போறேன் நீங்க ஒன்னும் கண்டுக்கவே மாட்றீங்கனாறு நான் சொல்லிட்டேன் நீங்க கொடுத்துடுங்க எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆனா அப்பயும் builder ட சாவால் விட்டுட்டு வந்தேன் என்ன சொன்னேன் தெரியுமா எனக்கு கிடைக்கணும்னு இருந்தா எப்பயும் கிடைக்கும்

எனக்கு கிடைக்கணும்னு இருந்தா எனக்கு எப்பயும் கிடைக்கும் கிடைக்க கூடாதுன்னு இருந்தா கிடைக்காது அதை builder இப்போ சொல்றாங்க இபோ நாங்க வீடு வாங்குன வேலைலாம் முடிஞ்ச பிறகு சொல்றாங்க அவங்க builder என்ன சொன்னாங்க இந்த மாதிரி நீ சொன்ன சாவால முடிச்சிட்டல நீனு

சொல்லுவாங்கள யார் யாருக்கு என்னென் அவங்க அவங்க தலையில எழுதி இருக்கோ அத் கண்டிப்பாக கிடைக்கும் அது அப்படி ஒன்னு அப்பறோம் ஒரு ஒரு சாப்பாட்டுலயும் அவங்க அவங்க பேரு எழுதி இருக்குமா ஒரு ஒரு பேனாவுலயும் அவங்க பேரு எழுதி இருக்குமா அதே சமயத்துல எவ்ளோ தான் உருண்டு பிரண்டாலும் ஒட்டுறது மட்டும் தான் அந்த மண்ணுல ஒட்டும் இல்ல அந்த மாதிரி தான் எது எது கிடைக்கணும்னு எழுதி இருக்கோ

கிடைச்சத வச்சி நம்ம சந்தோஷமா இருந்துக்கணும் என்றது நம்மளோட ஒரு இது இல்ல

நான் அது தான் நான் மதியம் சொன்னேன் நான் வரலைன்னு நினைச்சி எதுவும் கவலைப்பட வேண்டாம் நீங்க சந்தோஷமா இருங்க நீங்க அந்த இடத்துல அந்த இதுக்கு எப்படி இருக்கீங்க என்றத பார்த்து சந்தோஷமா இருந்துகோங்க மற்ற படி உங்களுக்கு ஏதுவுமே த்ரியல அப்படின்னு இல்ல அது வேணா உன்மை தானே அண்ணனோட sound நல்லாவே வருது பேசுறாரா ஹம் பேசுங்க எனக்கு phone பண்ணி பார்த்துட்டு அவனக் அப்பாவுக்கு பண்ணிடுச்சி அம்மு அம்மா phone busy யா இருக்குன்னு நினைச்சி இருப்பா ஆஹ் இது இரண்டு தடவை வந்தது நான் attend பண்ணல இல்ல அவங்க அப்பா கிட்ட போட்டு அம்மா என்ன பண்றாங்க ஏது செய்றாங்கன்னு கேட்டுக்கனும் அது என்ன ஆளுங்குற அது

நம்ம அம்மாவோட குரல் கேட்கலயே அப்படின்றது எனக்கு அடிகடி phone வந்து சாய்ங்காலம் ஆனதும் phone மேல phone வரும் எனக்கு அம்மா வோட இது வரணும்

எனக்கு காலையில என்னோட phone ரொம்ப busy யா இருக்கும்

என் phone any time busy அதான் எல்லாரும் சொல்ல்லுவாங்க

relax ஆகிடும் எப்படின்னா நம்மளுடைய கவலைகள் எல்லாம் மறந்து போயிடும் இல்ல கவலைகள் எல்லாம் மறந்து போயிடும் நம்ம என்ன போசுறோம் என்ன நினைக்கிறோம் அது நான் normal லா எப்பயுமே யார்கிட்டயுமே ஹா ஹா ஹான்னு சிரிக்கிறேன்னா இவரு சொல்லுவாரு என்னதான் சிரிக்கிறாளோ தெரியல எப்போ பார்த்தாலும் ஹா ஹா ஹானே கிடக்குது அப்படின்னுவாரு கிண்டல் பன்ணுவாரு

அதுவும் நானு youtube ரொம்ப enjoy full enjoy அங்க தான் எனக்கு சிரிக்கும் போது நம்மளோட மனசுல இருக்க கஷ்டங்கள்லாம் நமக்கு தெரியாது தனிமையா இருக்கும்போது தான் தெரியும் அதே பேசிட்டு இருக்கும் போது ஒன்னுமே தெரியாது நம்ம என்ன பேசுறோம் நம்ம பேசிகிட்டே இருப்போம் அவ்ளோதான் பேசிட்டு வைக்கும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம எவ்ளோ சந்தோஷமா இருந்திருக்கோம்னு அதுக்கு தான் சொல்லுவாங்க வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு இல்ல அந்த மாதிரி சிரிச்சிகிட்டே இருக்கிறதும் ரொம்ப நல்லது தான் அதை பற்றி ஒன்னும் தப்பு கிடையாது எவ்ளோக்கு எவ்ளோ சிரிக்கிறோமோ அவ்ளோக்கு அவ்ளோ நாலாம் ரொம்ப சிரிச்சிட்டே தான் பேசுவேன் ரொம்ப jolly யா enjoy பண்ணி பேசுவேன் அவனக அவங்கள போயிட்டு சிரிக்க வச்சிட்டே இருப்பேன்

சிரிக்கிறதும் தப்பு கிடையாது நம்ம எது பண்றதும் தப்பு கிடையாது இல்ல அண்ணனோட பேச்சு சத்தம் நல்லாவே வ்ருது கொஞ்சம் எட்ட வந்தா நம்ம நல்லா பேசலாம்

அது ஏதோ சொல்லுவாங்களேன் பூர்ஜி ஏதோ சொல்லிவீங்களே அதெல்லாம் போட்டாச்சா

இன்னைக்கு அண்ணா நேரத்துல வந்துட்டாருல எப்பவுமே மணி பத்தரை ஆகிடும் வர்றதுக்கு இன்னைக்கு ஒன்பது ஒனபதே முக்காக்குலாம் வந்துட்டாரு இப்போ அம்மா உடம்பு நல்லாவே இருக்கா நல்லா இருக்குன்னா cure ரா நல்ல ஆகிடுச்சுன்னுலாம் சொல்ல்ல முடியாது அப்படிக்கு அப்ப அப்போ அப்போ எப்படி climate டோ அப்படி அப்படி எப்பயாவது வயிறு வலிக்குதுன்னு நல்லா இருக்கிறன்னும் அப்பறோம் மருந்து சாப்பிடும் அப்போ அப்போ அப்படியே சொல்லிகிட்டு தான் இருக்கும் ஏதாவது ஒண்ணு மத்தபடி ஒரு இதுவும் இது பண்ணாதுல்ல நம்ம நம்மளோட சமையல நம்மளோட இது நம்ம இதுலாம் எல்லாமே பிடிக்குமா அண்ணனுக்கு நான் செஞ்சி நான் சமைச்சாதான் அவருக்கு பிடிக்கும் வேற எங்க சாப்பிட்டாலும் இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அவ்ளோ ரசிச்சி சாப்பிடுவாறா உன்மையாலுமே அவரு ரசிச்சி ருசிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அதுவும் அதுவும் ஒரு சந்தோஷம் தானே இல்ல

நம்மளோட சமையல் வந்து ரசிச்சி ஒருத்தவங்க சாப்பிடுறாங்கனா அதுவே இன்னும் சந்தோஷம் தான் சந்தோஷம் தானே இல்ல இப்போ முதல்ல முதல்ல எப்படின்னா

நான் ஏதாவது ஒண்ணு தீபாவளி பலகாரம்லாம் இதெல்லாம் செஞ்சி status ல வைக்கும் போது என்னோட பெரியம்மா பையன் சொல்லுவான் அக்கா இதெல்லாம் செய்து தனியா சாப்பிட கூடாது அக்கா கொண்டு வந்து ஒண்ணு எங்ககிட்ட கொடுக்கணும் அவருக்குன்னு ஒரு பாதைய அமைச்சிருக்காரு உனக்கான பாதைய நீ சரியா தெர்ந்தெடுக்கணும்னு சொல்றாரு அந்த வயதானவர் அவர் அவருடைய மேலாடையை திறக்கிறாரு அவரு தங்க கவசம் அணிந்திருந்தாரு அதுல விலை உயர்ந்த கற்கள் நிறைய பதிக்கப்பட்டிருக்கு இதை பார்த்த அந்த பையன் வியந்து போய் கண்டிப்பா இவரு ராஜாவா தான் இருக்கணும்னு முடிவுக்கு வரான் அவர் அவரோட கவசத்துல இருந்து ரெண்டு பெரிய கற்கள் ஒன்னு வெள்ளை இன்னொன்னு கருப்பு அதோட பெயர்கள் and அந்த கருப்பு கல் yes சை குறிக்கும் வெள்ளை கல் no வைக் குறிக்கும் உன்னை சுத்தி இருக்கிற சகுனங்களை படிக்க முடியாத போது இந்த கற்கள் உனக்கு உதவும் ஆனா உன்னால முடிஞ்சா சொந்தமா முடிவு எடுன்னு சொல்றாரு அந்த புதையல் இருக்குன்னு உனக்கு already தெரியும் ஆனா உன்ன அதுக்கு பின்னாடி போறதுக்கு முடிவு எடுக்க வச்சது நான் தான் அதுக்கு விலை தான் இந்த ஆடுகள் எந்த காரணத்த கொண்டும் உன் விதிய அடையாம விட்டுறாத அந்த வயதான மனிதர் அந்த பையனோட கைகளை பிடிச்சி வாழ்த்து தெரிவிச்சு ஆரிர்வாதம் பண்ணி அனுப்புறாரு ஆடுகள் வித்த பணத்த வச்சி அவன் ஆப்பிரிக்காவுக்கு பயணம் செய்றான் அங்க ஒரு bar க்கு போறான் அந்த ஊரு அவனுக்கு வினோதமா இருக்கு அந்த ஊரோட ஆண்களெல்லாம் பார்க்க வினோதமா இருந்தாங்க பெண்கள் அவங்க முகத்த முக்காடு போட்டு மூடிட்டு இருந்தாங்க இந்த பையன் ஒரு முக்கியமான விசயத்த மறந்துட்டான் அரேபிக் மொழி மட்டும் தான் பேசுவாங்க அந்த bar owner வந்து இவன் கிட்ட என்ன வேணும்னு கேட்கும் போது அதுக்கு அந்த பையன் பகத்து table ல ஒருத்தர் பருகிற பானத்தை காமிக்கிறான் அது இரு கசப்பான டீ இவனுக்கு wine பிடிச்சாலும் வேற வழி இல்லாம அதை வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறான் அவங்கிட்ட இப்போ நிறைய பணம் இருக்கு யாரு நீன்னு spanish ல ஒரு குரல் அவனுக்கு கேட்குது அவன் பொழி பேசுற ஒரு நபரை பார்த்து அவன் மகிழ்ச்சி அடையிறான் அந்த நபருக்கு கிட்டத்தட்ட அந்த பையன் வயசு தான் இருக்கும் அந்த நபர் இங்க நிறைய பேரு spanish பேசுவாங்க இந்த ஊரு time ல இருந்து ரெண்டு மணி நேரம் மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாரு இந்த பையன் அவன் பிரமிடுக்கு போணும்னு சொல்றான் அவன் புடையல பத்தி எதுவும் சொல்லல எங்க அதை பத்தி சொல்லி இவனும் பங்கு கேட்டிற போறான்ற பயத்துல இதெல்லாம் அந்த bar owner உம் கவனிச்சிட்டே இருந்தாரு அந்த நமர் பிரமிடுக்கு போகணும்னா மொத்த சகாரா desert டையும் கடக்கணும் அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும் உன் கிட்ட அவ்வளோ பணம் இருக்கான்னு கேக்குறாரு அந்த பையன் என்ன இவன் வினோதமான கேள்வி கேக்குறான்னு யோசிச்சான் இருந்தாலும் அவன முழுசா நம்புனான் அவன் purse ல இருக்க அந்த பணத்த spanish ல பேசுன அந்த நபர் கிட்ட காட்டுறான் அந்த bar owner ரும் அதை வந்து பார்க்குறான் அவங்க ரெண்டு பேரும் ஏதொ அரேபிக்ல பேசிக்கிறாங்க ஒரு கட்டத்துல bar owner கோபம் அடையிறாரு அந்த நபர் அந்த பையன் கிட்ட நம்ம உடனே இங்க இருந்து போகணும்னு சொல்றாரு அந்த பையன் அவன் குடிச்ச டீயோட காச owner க்கு தராரு ஆனா bar owner ரோ அவனோட கையை பிடிச்சிகிட்டு அரேபிக்ல ஏதோ கோபமா பேசுறாரு spanish பேசுன நபர் bar owner ர தள்ளி விட்டுட்டு ரெண்டு பேரும் அந்த bar ர விட்டு தப்பிச்சி வராங்க அந்த புது நண்பர் bar owner க்கு காசு தேவைப்பட்டுச்சு tangier africa ஓட மற்ற ஊருகள் மாதிரி கிடையாது இங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாரு அந்த பையனும் அந்த நபர முழுமையா நம்புனான் அந்த பையனோட பணத்தை அந்த நபர் வாங்கி எண்றாரு நம்ம நாளைக்கே பிரமிடுக்கு கிளம்பணும் ஆனா அதுக்கு முன்னாடி ரெண்டு ஒட்டகத்தை வாங்கணும்னு சொல்றாரு ரெண்டு பேரும் tangier ஓட குறுடலான தெருவுல நடந்து போய் அங்க ஒரு market ட அடையிறாங்க அங்க நிறைய கடைகள் இருக்கு ஆயிர கணக்கான மக்கள் நடமாடிட்டே இருக்காங்க அந்த பையன் அந்த நபர் பேல இருந்து கண்ண எடுக்கவே இல்ல ஏன்னா அவர் கிட்ட தான் எல்லா பணமும் இருக்கு அந்த பணத்த திரும்பவும் கேட்கமுடியாது எங்க அது மரியாதை குறைவா போயிடுமோன்னு நினைக்கிறான் அந்த பையன் இந்த மாதிரி சிந்திச்சிட்டே அவன் market ல நடந்து போகும் போது ஒரு கடையில மிக அழகான வாள பார்க்குறான் அந்த வாள் வெள்ளியில இருக்கு அதோட handle கருப்பு colour ல விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டு இருந்துச்சு அந்த பையன் அவன் மனசுகுள்ள egypt ல இருந்து அவன் ஊருக்கு திரும்ப போகும் போது கண்டிப்பா இந்த வாள வாங்கணும்னு யோசிக்கிறான் அந்த பையன் கூட இருந்த நபர் அந்த கடைக்காரர்கிட்ட வாளோட விலை என்னன்னு கேட்க சொல்றாரு அந்த பையன் அந்த வாள மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கான் திடீர்னு ஒரு வினாடி அவனோட இதைய துடிப்பு நிக்குது உடனே திரும்பி அவன சுத்தி பார்க்குறான் அவன சுத்தி நிறைய மக்கள் அங்கயும் இங்கயும் சுத்திட்டு இருக்காங்க ஆனா இவன் கூட இருந்த அந்த புது நபர காணோம் may be அவரு தெரியாம எங்கனா பக்கத்துல போயிருப்பாரோ நினைச்சி அந்த பையன் அங்கயே கார்த்திட்டு இருக்கான் சூரியன் மறைய ஆரம்பிக்குது மக்கள் அவங்களோட கடைகளை மூடிட்டு கிளம்புறாங்க அந்த பையன் மனம் உடைஞ்சு போறான் சூரியன் உதயம் ஆகும் போது அவன் வாழ்கையே விதியாசமா இருந்துச்சு அவன் அறுபது ஆடுகளோட சொந்தக்காரன் அவன் நினைச்ச இடத்துக்குலாம் ஆடுகளோட பயணம் செஞ்சிட்டே இருந்தான் ஆனா இப்போ சூரியன் மறையும் போது சமந்தமே இல்லாத ஊருல யாரயும் தெரியாம அந்த ஊர் பொழியையும் தெரியாம திரும்பி ஊருக்கு போறதுக்குக் கூட கையில காசு இல்லாம இருக்கான் இதெல்லாம் நினைச்சு அங்க market ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான் அவன் பையில மிச்சம் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அவன் already சாப்பிட்டு வச்ச sandwich துண்டு ஒரு book அவனோட jacket மற்றும் அந்த வயதான மனிதர் கொடுத்த ரெண்டு கற்கள் இருக்கு அந்த பையில கைய விட்டு ஒரு கல்ல எடுத்தான் அதோட நிறம் கருப்பு அது yes ச குறிக்கும் வன் அந்த வயதான மனிதர் சொன்னத நினைச்சி பார்க்கிறான் உனக்கு சுற்றி இருக்கிற நல்ல சகுனங்கள படிக்க தெரிஞ்சிக்கோ அந்த கற்கள் மூலமா அந்த மனிதரே கூட இருக்கிற மாதிரி அந்த பையனுக்கு ஒரு feeling

அடுத்த நாள் எழுந்துக்கும் போது market ல நிறைய மக்கள் உலாவுறாங்க இந்த பையன் நடந்து போகும் போது ஒரு முட்டாள் கடைக்காரரை பார்க்கிறான் அவருக்கு கடையில பொட்டிகள அடுக்குறதுக்கு உதவியும்செய்றான் அந்த முட்டாள் கடைகாரர் try பண்ணிட்டு அன்னைக்கு நாளோட முதல் மிட்டாய அந்த பையனுக்கு தராறு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அரேபிக் and spanish ல பேசிட்டு இருந்தாங்க எங்க போறோம்னே தெரியாம அவன் ஒரு தனி பாதையில போயிட்டு இருக்கான் ஒரு stal merchant அதாவது படிக கல் வியாபாரி மலை உச்சில ஒரு stal shop வச்சிருந்தாரு அவரு அந்த கடைய முப்பது வருஷமா வச்சி இருக்காரு ஒரு காலத்துல அந்த கடை பிரபலமா இருந்தது அரேப் மற்றும் french வியாபரிகள் எல்லாம் இவர் கிட்ட வந்து தான் stals ச வாங்கிட்டு போவாங்க ஆனா இப்போ tangier நகரத்த சுற்றி இருக்கிற நகரமான ஷிடா ரொம்ப நல்லா வளந்ததுனால இந்த கடைக்கு பெருசா வரது இல்ல அக்கம் பக்கம் இருந்த மக்களெல்லாம் வேலைக்காக பக்கத்து ஊர்களுக்கு shift ஆகிட்டாங்க இந்த stal வியாபாரி முப்பது வருஷமா stal அ வாங்கி விற்கிறதுலேயே செலவழிச்சிட்டாரு அவருக்கு இதை தவிர வேற எதுவும் தெரியாது

இதை பார்த்த அந்த பையன் கடைகிட்ட போய் கடைகளோட ஜன்னல் கண்ணாடிகள நான் துடைக்கட்டுமா இப்படி இருந்தா யாரும் வரவே மாட்டாங்க பதிலுக்கு நீங்க எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கண்ணு கேட்கிறான் அதுக்கு அந்த வியாபாரி எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு அந்த பையன் அவன் பையில இருக்கிற அவனோட jacket ட எடுத்து ஜன்னல் கண்ணாடிகள துடைக்கிறான் அவன் துடைச்சிட்டு இருக்கும் போதே இரண்டு புதுது customers கடைக்கு வந்து stals ச வாங்கிட்டு போனாங்க அரை மணி நேரம் cleaning முடிச்சிட்டு சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னு அந்த பையன் கேட்குறான் அதுக்கு அந்த வியாபாரி வா lunch சாப்பிட போலாம்ணு கூப்பிடுட்டு போறாரு பக்கத்துல இருக்கிற cafe ல இரண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு வியாபாரி அந்த பையன் கிட்ட நீ என்னோட கடையில் வெலை செய்யணும் already நீ வேலை செய்யும் போது ரெண்டு customers வந்து வாங்கிட்டு போனாங்க இது நல்ல சகுனமா தெரியுதுன்னு சொல்றாரு அதுக்கு அந்த பையன் மிச்சம் இருக்கிற நாள் பூரா வேலை செய்றேன் night full லா காலையில பொழுது விடியிற வரைக்கும் வேலை செய்யுறேன் உங்க கடையில இருக்கிற எல்லா stals லயும் clean பண்றேன் அதுக்கு பதிலா நான் egypt க்கு போறதுக்கு நீங்க எனக்கு பணம் தரணும்னு கேட்குறான் இதை கேட்ட வியாபாரி பயங்கரமா சிரிக்கிறாரு நீ வருஷம் பூரா என் கடையில் clean பண்ணாலும் ஏன் என் கடையிலயிருக்கிற எல்லா stals சையும் வித்து அதுல இருந்து ஒரு commission சனை நீ எடுத்துக்கிட்டாலும் அதையும் தாண்டி நீ கடன் வாங்க வேண்டியதா இருக்கும் egypt ஆயிர கணக்கான kilometer பாலைவனம் இதை கேட்ட அந்த பையன் ஆழ்ந்த அமைதிக்கு போறான்